ஏதோ கிண்ண எல்லா சில்வர்ல வெச்சிருக்காங்க கபோர்ட்ஸ்லா செட் பண்ணி வெச்சிருக்காங்க.

பின்னாடி ப்ளூ கலர் டீ_சர்ட் ஒருத்தரு போட்டுட்டு நின்னுட்ருக்காரு.

சும்மிங் ஃபூல் மாறி செட் பண்ணி வச்சிருக்காங்க வழுக்கிட்டு வந்து கீழ உய்ர மாறி.

கலர் கலர் ஸ்டிக்கர்ஸ் எல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க.

பையர் ஆகாத மாறி காட்டிருக்காங்க நறைய பேரு கீழ நின்னுட்ருக்காங்க.

பக்கத்ல ப்ளூ கலர் கூட ஒன்னு இருக்கு.

பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் கவர்ல நறையா பச்ச மொளகால வெச்சிருக்காங்க.

போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டுருக்காரு. பின்னாடி நிறைய பூக்கள்லா வச்சு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க.

கம்பி மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அத புடிச்சிட்டு ஒரு சில பேர் நின்னுட்டுருக்காங்க.

வீடுங்களா நெறைய தெரியுது வீட்டுக்கு மேல டேங்க்லாம் இருக்கு.

ஒரு கார் ஓட டிக்கி ஒன்னு ஓபன் ல இருக்கு.

எவரெஸ்ட் மொபைல் கேர்ன்னு ஒன்னு போர்டு ஒன்னு வெச்சிருக்காங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் எல்லாம் போட்டு வெச்சிருக்காங்க.

ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டுட்டு இருக்காரு ஒரு மரம் காஞ்சி போன மாரி காட்டப்பட்ருக்கு.

அவங்க தலையில ரெட் கலர் துண்டு ஒன்னு போட்டுட்டுருக்காங்க.

சின்ன சின்ன கற்கள் இருக்க மாரி இருக்கு.

லைட்லா டிசைன் டிசைனா ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க நெறைய அட்ட பாக்ஸ்லா ஒரு மூளையா அடிக்கி வச்சிருக்காங்க.